third cross third cross ஆஹ் சக்தி சக்தி நகர் ஒ சக்தி நகர் high layout bangalore five six zero zero one six

அவ்ளோ தானா salary slip லாம் அனுப்பனும்ன சொல்லுங்க வா

NHNH finance at gmail dot com ஆ

okay

ஆஹ் சொல்லுங்க maam okay

five hundred rupees ஆ ஒரு credit card courier க்கு? சரி எப்படி payment உங்களுக்கு

okay maam நா இப்போ payment பண்றேன் இவ்ளோலாம் பண்ணிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் credit card ல problem வந்துச்சுனா நா நெஜமா அத கொண்டுபோய் நா cancel பண்ணிடுவேன் பாருங்க சேரி okay ஒரு நிமிஷம் line ல இரு நா பண்றேன் உனக்கு

சரி mam இப்போவன்ட்டு next எதுனாவது problem வராது தான

சூரிய குடும்பம் விண்மீன்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் ஆகியவை அண்டத்தின் பகுதிப் பொருட்கள் ஆகும்

துருவ துணைக்கோள் செலுத்தும் வாகனம் மற்றும் புகையிலை துணைக்கோள் செலுத்தும் வாகனம் ஆகியவை இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்ற rocket கள் ஆகும் இயக்கு பொருள் என்பது ஒரு வேதிப்பொருள் ஆகும் இப்பொருள் எரியும் போது உருவாகும் அழுத்தப்பட்ட வாயுக்களின் ஆற்றலை பயன்படுத்தி rocket ஆனது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்தப்பட்டிருக்கிறது இயக்கு பொருளானது திண்மமாகவோ அல்லது திரவமாகவோ இருக்கலாம் சந்திரனை பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நமது நாடு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சந்திரயான் ஒண்ணு என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது சந்திரயான் என்பதற்கு நிலவு வாகனம் என்று பொருள் சூரியனிலிருந்து நான்காவதாக அமைந்துள்ள கோள் செவ்வாயாகும் இது சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோளாகும் சந்திரயான் ஒன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் செவ்வாய் கோளை சுற்றி வருவதற்காக ஆளில்லா விண்கலம் ஒன்று, இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் நாள் விண்ணில் செலுத்தியது இது பிற கோள்களுக்கு விண்கலத்தை அனுப்பும் இந்தியாவின் முதல் விண்வெளித் திட்டம் ஆகும் அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆகும் அப்போலோ விண்வெளி திட்டங்கள் நாசாவின்

பிற கோள்களுக்கு விண்கலம் அனுப்பும் விண்வெளி திட்டத்திற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் செவ்வாயின் மேற்பரப்பை ஆராய்தல் செவ்வாயின் வளிமண்டலத்தில் உள்ள பகுதி பொருட்களை அறிதல் எதிர்காலத்தில் செவ்வாய் கோளில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் கடந்த காலங்களில் உயிரினங்கள் இருந்தனவா என்பது பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்ளல் சந்திரனின் மணல் பரப்பில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்தது சந்திர~ சந்திரன் முக்காலத்தில் உருகிய நிலையில் இருந்ததை உறுதி செய்தது அமெரிக்காவின் விண்கலங்கள் அப்போலோ பதினஞ்சு மற்றும் அப்போலோ பதினொன்னு ஆகியவை தரையிறங்கிய இடங்களின் படங்களை பதிவு செய்தது சந்திரனின் கனிம வளம் பற்றிய தகவல்கள் உயர் பகுதிறன் கொண்ட நிறைமாலைமானி மூலம் பெறப்பட்டன சந்திரயான் ஒண்ணு புகைப்பட கருவி மூலம் எழுவத்தைந்து நாட்களில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டன நிலவில் எடுக்கப்பட்ட மேடுகள் மற்றும் பள்ளங்களைக் கொண்ட படங்களிலிருந்து சந்திரனை மேற்பரப்பு குழிகளைக் கண்டது என கண்டறியப்பட்டது சூரியனிலிருந்து நான்காவதாக அமைந்துள்ள கோள் செவ்வாய் ஆகும் இதுவே சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோளாகும் இதன் சிவந்த நிறத்தின் கா~ காரணமாக இது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது இக்கோளின் மேற்பரப்பில் உள்ள, இரும்பு oxide மற்றும் அதன் வளிமண்டலத்தில் உள்ள தூசுக்கள் அதற்கு சிவப்பு நிறத்தை தருகின்றன இது தன் அச்சில் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிடங்கள் தன்னைத்தானே சுற்றி வருகிறது மேலும் அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களுக்கு ஒருமுறை சூரியனை சுற்றி வருகிறது இதன் சுற்று காலம் மற்றும் காலநிலை ஆகியவை பூமியை ஒத்திருப்பதால் வானியலாளர்கள் செவ்வாய்க்கோள் பற்றிய ஆய்வுகளில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன எனவே அவர்கள் செவ்வாயின் மேற்பரப்பு காலநிலை மற்றும் புவியியல்

விண்ணில் செலுத்தியதே இவ்விண்கலமானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் நாள் சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்பட்டது இதில் சந்திராயன்று நூறு kilometer தொலைவில் உள்ள சுற்றுப்பாதையை சுற்றி வந்து சந்திரனின் ரசாயனம் கனிமம் மற்றும் புவியமைப்பு தொடர்பான விவரங்களை சேகரித்தது இத்திட்டமானது இந்திய விண்வெளி திட்டங்களுக்கு ஊக்கம் அளித்ததோடு சந்திரனை ஆய்வதற்கும் உரிய தொழில்நுட்பத்தை சுயமாக உருவாக்கவும் உதவியது சந்திரயான் ஒண்ணு திட்டமானது முன்னூத்தி பன்னெண்டு நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் தொண்ணூற்று ஐந்து சதவீதத்தை முடித்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடன் இருந்த தொடர்பு இழந்தது. முக்கிய நோக்கங்கள், நிறைவு பெற்ற நிலையில் இத்திட்டமானது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது சந்திரனில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிய சந்திரனில் இருப்பதை ஆராய்ந்த சந்திரனின் முப்பரிமாண வரைபடத்தை உருவாக்குதல் சூரிய குடும்பத்தின் பரிணாம வளர்ச்சியை ஆராய்தல் rocket ஆனது விண்வெளியில் செலுத்தப்படுவதற்கு முன்னர் ஏவுதளத்தில் செங்குத்தாக இறக்கிகள் மூலம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் ஆளுள்ள அல்லது ஆளில்லா துணைக்கோள்கள் rocket டின் மேல் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும் rocket டில் உள்ள எரிபொருளானது எரியூட்டப்படும் போது அது மேல் நோக்கிய உந்து விசையை உருவாக்குகிறது இவ்விசையானது rocket டின் எடையை விட அதிகமாகும்போது அதிகமாகும்போது rocket டின் இடைவெளி அதிகமாகும்போது தொலைக்கட்டுப்பாட்டு கருவியின் மூலம் இறக்கிகள் நீக்கப்பட்டு rocket மேல் நோக்கி நகர்கிறது ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்ற நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதியின் படி, இருந்து வாய்ப்பை கீழ் நோக்கி வெளியேற்றப்படும்போது rocket ஆனது மேல் நோக்கி நகர்கிறது

புவியின் மேற்பரப்பிற்கு அருகில் இத்தகைய மிக அதிக திசைவேகம் rocket டுக்கு அளிக்கப்பட்டால் காற்றின் உராய்வு காரணமாக rocket டில் தீப்பிடிக்கலாம் மேலும் இந்த அதிகளவு அதிக அஹ் அளவு திசை வேகத்தை ஒரே ஒரு rocket டை மட்டும் கொண்டு ஏற்படுத்த இயலாது எனவே, பலபட்ட rocket கள் பயன்படுத்தப்படுகின்றன வளிமண்டலத்தின் அடர்த்தியான அடிப்பகுதியில் ஊடுருவி செல்ல தொடக்கத்தில் rocket செங்குத்தாக மேல் நோக்கி செலுத்தப்பட்டு பிறகு வழிநடத்தும் அமைப்பின் மூலம் சாய்வாக செலுத்தப்படுகிறது சுதந்திரம் அடைந்த சில ஆண்டுகளிலேயே இந்தியா தன் விண்வெளி ஆய்வு சார்ந்த செயல்பாடுகளை தொடங்கியது இந்திய விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் அதன் பயன்பாடுகளை நாட்டின் தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தொடங்கப்பட்டது தொலை தொடர்பு மற்றும் தொலை உணர்வு தொடர்பான செயற்கை கோள்களையும் விண்வெளிப் பயண அமைப்பு மற்றும் பயன்பாட்டுத் திட்டங்களையும் உருவாக்குவதில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது இந்தியா தனது மூலம் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது அதிலிருந்து இந்தியா வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக விண்வெளி திட்டங்களை பல்வேறு சாதனைகளை புரிந்து வருகிறது

இயக்குப் பொருளானது எரிபொருள் மற்றும் எரிதளத்திற்கு தேவைப்ப~ தேவையான oxygen ஐ வழங்கும் ஆக்~ ஆக்சிகரனையும் ஆகியவற்றின் கலவையாகும் இது திண்மமாகவோ அல்லது திரவமாகவோ இருக்கலாம் திரவ இயக்கப் பொருளும் எரிபொருளும் ஆக்சிகரனையும், எரியூட்டும் அறையில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எரிக்கப்பட்டு அதிக விசையுடன் rocket டின் அடிப்பகுதி வழியாக வெளியேற்றப்படுகின்றன திரவ hydrogen மற்றும் ethele alcohol ஆகியவை திரவ எரிபொருள்களாகும் oxygen ozone hydrogen peroxide மற்றும் புகையும் nitric அமிலம் போன்றவை சில ஆக்சிகரணிகள் ஆகும் பணிச்சுமை என்பது சுற்றுவட்ட பாதையில் நிறுத்தப்படுவதற்காக rocket டினால் சுமந்து செல்லப்படும் செயற்கைக்கோள்கள் ஆகும் இந்த பணி சுமையானது rocket டின் திட்ட பணிகளை சார்ந்தது தகவல் தொடர்பு வானிலை ஆய்வு, உளவு பார்த்தல், கோள்களை ஆராய்தல் மற்றும் கண்காணிப்பு போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு ஏற்றவாறு rocket டுகளின் அமைப்பு மாற்றி அமைக்கப்படுகின்றது புவியின் சுற்றுவட்ட பாதைக்கு அல்லது நிலவின் மேற்பரப்பிற்கு மனிதர்களை கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறும் சிறப்பு rocket டுகள் உருவாக்கப்படுகின்றன

rocket டில் உள்ள பெரும்பகுதி இடத்தை இவ்வமைப்பே எடுத்துக் கொள்கிறது இது இரைப்பான்கள் மற்றும் எரியூட்டும் அறை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இரண்டு முக்கியமான ஒன்று விசை அமைப்புகள் உள்ளன அவை திரவ உந்து விசையமைப்பு மற்றும் திட உந்து விசை அமைப்பு இப்பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதியை நம்மால் அறிய முடிகிறது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கான மின்கலன்களை அனுப்ப rocket டுகள் உதவுகின்றன அண்டத்தை ஆய்வு செய்வதற்காக விண்ணிலிருந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட தொலைநோக்கிகளை விண்ணில் செலுத்தவும் rocket கள் உதவுகின்றன. இவற்றிற்கு எல்லாம் மேலாக பல்வேறு வகைகளில் பயன்படும் செயற்கைக் கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தவும் rocket கள் உதவுகின்றன நமது நாடானது மிகச்சிறந்த rocket தொழில்நுட்பத்தை கொண்டு உலக அளவில் பல்வேறு விண்வெளி தொடர்பான சேவைகளை வழங்கிட அவற்றை பயன்படுத்தி வருகிறது கட்~ rocket என்பது, மனிதர்களை அல்லது கருவிகளை பூமிக்கு அப்பால் விண்வெளிக்கு கொண்டு செல்வதற்காக சக்தி வாய்ந்த இயந்திரத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு விண்வெளி வாகனம் ஆகும்

இந்திய ஆழ்வியலை விண்வெளி வ~ வளையத்துடன் விக்ரம் எனப்படும் தலை இறங்கிகளுடன் க~ தகவல் பரிமாற்றம் செய்யும் திறன் படைத்தது

விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் ஆவார் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தர கல்வியினை எண்ணும் சிற்றூரில் பிறந்தார் இவர் வானூர்தி பொ~ பொறியியலில் இளங்கலை பட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தன் முதுகலை பொறியியல் பட்டத்தை பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் நிறுவனத்தில் இருந்தே பெற்ற பின் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணி சேர்ந்தார் மேலும் இவர் தனது முனைவர் பட்டத்தை மும்பை இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெற்றார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்திய விண்வெளி திட்டங்களில் பயன்படுத்தப்படும் இன்~ இயந்திர தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு இவர் அளித்த சிறந்த பங்களிப்பின் காரணமாக இவர் rocket மனிதர் என்று அழைக்கப்படுகிறார் ஒரே நேரத்தில் நூற்றி நாலு செயற்கைக் கோள்களை இஸ்ரோ செலுத்தியது இவரது திறமைக்கு சான்றாகும்

அவர்கள் நாசாவிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளனர் கல்பனா சாவ்லா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கர்னால் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் நாள் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நாசாவில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கொலம்பியா விண்வெளி திட்டத்தை பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற புகழ் பெற்றார் அவரது இரண்டாவது கொலம்பியா விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி ஓடம் உடைந்த விபத்தில் இவர் உயிரிழந்தார் இது அறிவு என பொருள்படும் பிரத்தியான சமஸ்கிருத சொல் என்னும் பெயர் கொண்ட ஆறு சக்கரங்களை உடைய robo வாகனம் ஆகும் சந்திராயன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபதாம் நாள் நிலவின் வட்டப் பாதைக்குள் நுழைந்தது திட்டத்தின் இறுதி நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் நாள் நிலவின் மேற்பரப்பில் இருந்த சுமார் இரண்டு புள்ளி ஒன்று kilometer தொலைவிலிருந்தபோது பூமியில் உள்ள கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது இருப்பினும் சுற்றுகாலம் ஆண்டு வெற்றிகரமாக தொடர்ந்து தன் பணியை மேற்கொண்டு வருகிறது நாசா என்பது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முதல் நாள் தொடங்கப்பட்டது தனது பத்து மையங்கள் மூலம்

நாசா செவ்வாய் கோளுக்கு உழவினை அஹ் அனிபிய~ அனுப்பி உள்ளதுடன் வியாழன் கோளின் வளிமண்டலத்தையும் ஆராய்ந்துள்ளது சனி மற்றும் புதன் கோள்களையும் ஆராய்ந்துள்ளது மெர்குரி ஜெமினி அப்போலோ

அன்றாட வாழ்வில் பயன்படும் பல பொருட்களை உருவாக்க உதவியுள்ளன அப்போல்லோ விண்வெளி திட்டங்களை நாசாவின் புகழ்பெற்ற திட்டங்களாகும் இவற்றின் மூலம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்கினர் இது ஒட்டுமொத்தமாக பதினேழு திட்டங்களைக் கொண்டது. இவற்றுள் அப்போலோ எட்டு மற்றும் அப்போலோ பதினொன்று ஆகியவை குறிப்பிட்ட தக்~ தகுந்தவையாகும்

திட்டமானது முதன்முதலில் மனிதனை நிலவிற்கு தரை இறங்கிய செய்த திட்டமாகும் அப்போலோ பதினொன்னு விண்கலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் நாளில் நிலவில் தரையிறங்கியது அதில் பயணித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதலில் நிலவில் மேற்பரப்பை காலடி வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டெம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் அமெரிக்காவில் பிறந்தார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விண்வெளி வீரராக தன் பணியை தொடங்கினார் இவர் பன்னாட்டு பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு இரண்டு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு இவர் படைத்தார் மொத்தம் ஐம்பது மணி நேரம் நாற்பது நிமிடம் ஏழு வி~ விண்வெளி பயணம் மேற்கொண்டுள்ளார் மேலும் நாசாவின் அடுத்த திட்டமான செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்பு திட்டத்திற்கான திட்டக்குழுவில் இடம் பெற்றுள்ளார்

துருவத் துணைக்கோள் செலுத்தும் வாகனம் மற்றும் புகையிலை துணைக்கோள் செலுத்து வாகனம் ஆகியவை இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற rocket கள் ஆகும் இயங்கு பொருள் அஹ் என்பது ஒரு வேதிப்பொருள் ஆகும் இப்பொருள் எரியும் போது உருவாகும் அழுத்தப்பட்ட வாயுக்களின் ஆற்றலை பயன்படுத்திய rocket ஆனது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக உயர்த்தப்படுகிறது இயக்கு பொருளானது திண்மமாகவோ அல்லது திரவமாகவோ இருக்கலாம் பிரயோஜனிக் வகை இயக்குபொருட்களை எரிபொருள் அல்லது ஆக்சிகரணி அல்லது இரண்டும் திரவ நிலை வாயுக்களாக இருக்கும் இவை முதல் குறைந்த வெப்பநிலையில் வைக்கப்பட்டிருக்கும் சந்திரனைப் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நமது நாடு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சந்திரயான் ஒண்ணு என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது சந்திரயான் என்பதற்கு நிலவு வாகனம் என்று பொருள் கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் சுற்றுவட்டப் பாதைகளில் பத்து புள்ளி நாலு million மைல்கள் பயணம் செய்துள்ளார் மேலும் முன்னூத்தி எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக விண்வெளியில் தங்~ தங்கி இருந்துள்ளார் சந்திரயான் one ஐ தொடர்ந்து சந்திரயான் two என்ற தொடர் திட்டத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை இருவத்தி ரெண்டாம் நாள் செ~ செயல்படுத்தியது

அஹ் தரையிறங்கி மற்றும் உளவி ஆகிய மூன்றையும் ஒருங்கே கொண்டது இத்திட்டமானது நிலவின் தென்பகுதியை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது ஏனெனில் இப்பகுதி பெரும்பாலான நேரங்களில் நிழற்படிந்தே காணப்படும்

விக்ரம் எனப்படும் தரை இறங்கிகளுடன் தகவல் பரிமாற்றம் செய்யும் திறன் படைத்தது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் பற்றிய முழு அஹ் தகவல்களையும் பரிமாறி உள்ளது நம் இந்திய நாடு செவ்வாய்க்கோளை அடைந்த முதல் ஆசிய நாடு என்ற பெருமையையும் உலகிலேயே இச்சாதனையை தன் முதல் முயற்சியிலேயே நிகழ்த்திய நாடு என்ற பெருமையையும் கொண்டுள்ளது சோவியத் விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா ஐரோப்பிய விண்வெளி முகமை ஆகியவை செவ்வாய் கோளை அடைந்த பிற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் ஆகும் சூரியனிலிருந்து நான்காவதாக அமைந்துள்ள கோள் செவ்வாய் ஆகும் இந்தியா சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்து நடத்திய அஹ் ஒரு விண்வெளி ஆய்வு திட்டத்தின் மூலம் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த ராகேஷ் சர்மா என்ற விமானி விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்டார் இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் இவர் பெற்றார் கலாம் சாட் என்பது அறுபத்தி நாலு கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக் கோள் ஆகும் இது தமிழகத்தின் கரூர் நகருக்கு அருகில் உள்ள பள்ளப்பட்டி என்ற சிற்றூரில் எண்ணும் பதினெட்டு வயது பள்ளி மாணவனின் தலைமையில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் நாள் நாசா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது முனைவர் மயில்சாமி அண்ணாதுரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள கோதாவரி என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை ரெண்டாம் நாள் பிறந்தார் இவர் தன் இளங்கலை பொறியியல் பட்டத்தை கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் பெ~ பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு VST தொழில்நுட்ப கல்லூரியின் முதுகலை பட்டம் பெற்றதுடன் அதே ஆண்டில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் ஆய்வாளராக பணியேற்றார்

இவர் சந்திரயான் one ன் திட்ட இயக்குனராக பணியாற்றியுள்ளார் குறைந்த செலவில் சந்திராயனை வடிவமைப்பதில் இவரது பங்கு குறிப்பிடத்தக்கது நாசா ISRO வுடன் இணைந்து நிசார் எனும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தவும் செவ்வாய் கோளை ஆராயவும் திட்டங்களை இணைந்து பணியாற்றவும் ஒப்பந்தம் செய்துள்ளது சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் rocket கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்ப நாட்களில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு rocket கள் உருவாக்கப்பட்டன இவற்றை தீ அம்புகள் என அவர்கள் அழைத்தனர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டில் மங்கோலியா ராணுவ வீரர்களுடன் போரிடுவதற்காக சீனர்கள் இந்த தீ அம்புகளை பயன்படுத்தினர் rocket உருவாக்கும் இந்த முறையானது விரைவில் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பரவியது அவர்தான் rocket ஐ ஒரு போர் கருவியாக பயன்படுத்தினர் காந்தங்கள் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன அவை இயற்கை காந்தங்கள் மற்றும் செயற்கை காந்தங்கள் காந்தங்கள் காந்தத்தன்மை கொண்ட இரும்பு போன்ற பொருள்களை கவரக்கூடியவை காந்தத்தின் முனைப்பகுதிகள் அதிகம் கவரும் பண்பினை உடையவை தங்கு தடையில்லாமல் தொங்கவிடப்பட்ட காந்தமானது எப்பொழுதும் புவியின் வட தென் ம~ திசை நோக்கி இருக்கும் காந்தத்தின் ஓரினை முனைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் வேரின முனைகள் ஒன்றை ஒன்று கவரும் காந்தத்தால் கவரப்படும் பொருட்கள், காந்த பொருள்கள் என்றும் காந்தத்தால் கவரப்படாத பொருட்கள் காந்தம் அல்லாத பொருள்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன காந்தபுலத்தில் வெளிப்படுத்தும் பண்புகளை அடிப்படையாகக் கொண்டு காந்தப் பொருள்கள் காந்தப் பொருள்கள் என வ~ வகைப்படுத்தப்பட்டுள்ளன காந்தப் பண்புகளைத் தக்க வைத்துக் கொள்ளும் பண்பின் அடிப்படையில் செயற்கைக் காந்தங்களை நிலையான மற்றும் தற்காலிக காந்தங்கள் என வகைப்படுத்தலாம் புவியின் உட்பகுதியில் உள்ள கற்பனையான காந்தத்தின் தென் முனையானது புவியியல் வடமுனைக்கு அருகிலும் புவி காந்தத்தின் வடமுனையானது புவியியல் தென் முனைக்கருகிலும் அமைந்துள்ளது பழங்காலத்தில் கடலில் பயணம் செய்வோருக்கு திசையினை அறிவதற்கான திசை காட்டும் கல்லாக காந்தங்கள் பயன்படுத்தப்பட்டன டைனமோக்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன மின்காந்தங்கள் பல்வேறு வகைகளில் நமது அன்றாட வாழ்வில் பயன்படுகின்றன கணினியில் உள்ள சேமிக்கும் சாதனங்களான நிலை வட்டங்களில் காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை கடன் அட்டைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன வங்கி காசோலைகள் மீது அச்சடிக்கப்பட்ட எண்களை அறிந்து கொள்வதற்காக கணினிகளில் பொருத்தப்பட்டுள்ள காந்தகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன காந்த பொருள்களோடு கலந்து இருக்கும் காந்தம் அல்லது கழிவுப் பொருட்களை பிரித்தெடுப்பதற்கு தொழிற்சாலைகளை காந்த பயன்படுத்தப்படுகின்றன திருகு ஆணிகளின் முனைகள் மீது சிறிய அளவிலான காந்த பொருத்தப்பட்டிருக்கும். இது திருகுகளை பிடிக்க உதவுகிறது. மருத்துவமனைகளில் காந்த ஒ~ ஒத்த வடம் மூலம் குறிப்பிட்ட உள் உறுப்பினை scan நிழல்கள் படம் செய்கின்றன அதில் வலிமையான மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அன்றாட வாழ்வில் காந்தங்களோடு நாம் நெருங்கிய தொடர்பினை கொண்டுள்ளோம் அவை பல்வேறு கருவிகளில் அதிக அளவில் பயன்படுகின்றன அவற்றில் சில முற்காலத்தில் கடலில் பயணம் செய்வோரால் திசையை அறிவதற்கான திசைகாட்டும் கல்லாக பயன்படுத்தப்பட்டது தற்காலத்தில் டைனமோக்கள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு காந்தங்கள் பயன்படும் மின்காந்தங்கள் பல்வேறு வகைகளில் நமது அன்றாட வழியில் பயன்படுத்தப்படுகிறது மின்சார மணிகளிலும் மின் motor களிலும் மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரே சேர்க்கைகளிலும் நுண் சேர்க்கைகளிலும்

தடையின்றி தொங்கவிடப்பட்ட ஒரு காந்த ஊசியானது புவியின் வடத் தென் திசையோ தோராயமாக வந்து நிற்கும் பூமியானது மிகப் பெரிய காந்த இருமுனையாக செயல்படுகிறது என்பதனையும் அதனை காந்த முனைகள் புவியியல் துருவங்களிலும் அருகில் உள்ளன என்பதனையும் இது காட்டுகிறது ஒரு காந்த ஊசியின் வடமுனை தோராயமாக புவியியல் வடமுனை நோக்கியே இருக்கிறது எனவே காந்த ஊசியின் வடமுனை, புவியின் தென் முனையால் கவரப்படும் இது புவியியல் வடமுனைக்கு அருகில் அமைந்திருக்கும். அதே போல் காந்த ஊசியின் தென்முனை புவியின் வடமுனையால் கவரப்படும். இது புவியில் தென் முனைக்கு அருகில் அமைந்திருக்கும் காந்த குல வலிமையின் ஆஹ் மதிப்பானது புவி பரப்பின் மீது இருபத்தைந்து முதல் அறுபத்தைந்து வரை இருக்கும் பூமியின் உள்ளக பகுதிகளில் உருகிய நிலையில் உள்ள உலோகப் பொருட்களின் காரணமாகவே கா~ புவி காந்த புலம் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. இந்த உருகிய பொருட்கள் ஆறாயிரத்தி நானூறு kilometer ஆழம் கொண்ட புவியின் மையத்தில் அமைந்துள்ள மூவாயிரத்தி ஐநூறு kilometer ஆழம் கொண்ட உட்கருவில் காணப்படுகின்றன இன்றளவிலும் புவியின் காந்த பண்பிற்கான காரணத்தினை மிகச்சரியாக அற~ அறிந்து கொள்ள முடியவில்லை இருப்பினும் புவியின் காந்தி தன்மைக்கான காரணங்கள் சில கீழே புவியில் உள்ள காந்த பொருட்களின் நிலை சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கள் நிலவின் செயல்திறன் காந்தத்தின் அச்சானது புவியியல்

புவியியல் தென்முனையினை சந்திக்கும் புள்ளியானது தென்புவி காந்த முனை அல்லது காந்ததென்முனை என்று அழைக்கப்படுகிறது. காந்த அச்சு மற்றும் புவியின்

உடைய காந்தமாக அறிவியல் அறிஞர்களால் கருதப்படுகிறது இருந்த போதிலும் புவிகாந்த முனைகளின் நிலைகளை தெளிவாக வ~ வரையறுக்க அவர்களால் இயலவில்லை புவியின் உட்பகுதியில் உள்ள, கற்பனையான காந்தத்தின் தென் முனையானது புவியியல் வடமுனைக்கு அருகிலும், வடமுனையானது புவியியல் தென் முனைக்கு அருகிலும் அமைந்துள்ளது இது காந்த துருவங்களை இணைக்கும் நேர்க்கோடானது இந்த காந்த அச்சு என்று அழைக்கப்படுகிறது ஒரு காந்தத்தின் காந்த பண்புகளை ஒரு காந்தத்தினை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் வைத்திருத்தல் காந்தப் பொருள்களை தொடர்ந்து அழித்தல் உயரமான இடத்திலிருந்து காந்தத்தினை கீழே விழச் செய்தல் ஒரு காந்தத்தை அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்துதல் காந்தத்தை ஹம் சுற்றியுள்ள கம்பிச் சுருளில் வேறுபட்ட மின்னோட்டங்களில் அஹ் வைத்தல் காந்தத்தை முறையாகப் பராமரிக்காமல் இருத்தல் உரசாந்த புலம் இல்லாத போதும் தொடர்ந்து பண்புகளை தக்க வைத்துக் கொள்ளும் செயற்கை காந்தங்களை நிலையான காந்தங்கள் எனலாம் கனமான எஃகு மற்றும் சில உலோகக் கலவைகளைக் கொண்டே இவ்வகை காந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன பொதுவாகப் பயன்படும் நிலைகாந்தங்கள் அஹ் அலுமினியம், நிக்கல் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றின் உலோக கலவையை உலோக கலவைகளால் தயாரிக்கப்படுகின்றன குளிப்பதனையும் ஒலிபெருக்கி மற்றும் காந்த ஊசி ஆகியவற்றில் பயன்படும் காந்தங்கள் நிலையான காந்தங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் காந்தங்களே புவியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தமாகும் இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு புடிச்ச ஆசிரியர் வந்து தமிழ் ஆசிரியர்தான் தமிழ் subject வந்து ரொம்ப நல்லா புடிக்கும் சின்ன வயசுல இருந்து தமிழ்தான் ரொம்ப என்னோட favourite subject அதனால வந்து எப்போவுமே நம்ம தமிழ் பாடத்துலதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஆனா தமிழ் வந்து இப்போ வந்து யாருமே ரொம்ப பெரிய இதா பாக்கல அதனால வந்து நம்ம வந்து தமிழ் பாடத்துக்குதான் இப்போ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இன்னொண்ணு என்னன்னா நம்ம தாய்மொழி வந்து தமிழ்தான் அதனால வந்து எல்லாருக்குமே ஆஹ் தமிழ~தமிழ் எடுக்குறவங்க மேல வந்து ஒரு ஆஹ் புடிக்கும் நல்லா புடிக்கும் தமிழுக்கு மேல ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால வந்து எப்போவுமே நம்ம ஆஹ் நம்ம நாட்டு மொழிய வந்து நம்ம விட்டுக்கொடுக்க கூடாது அதனால வந்து எனக்கு ஆஹ் தமிழ் பாடம் எடுக்குறவங்களை வந்து ரொம்ப புடிக்கும் இன்னொண்ணு என்னன்னா ஆஹ் தமிழ் வந்து நம்ம வந்து இப்போ அந்த எந்த நாட்டுல போனாலும் நம்மளோட தாய்மொழி தமிழ்னு சொல்லும் போது அது வந்து நமக்கும் ஒரு பெருமையாதான் இருக்கும் நம்ம மாவட்டத்துக்கும் ஒரு பெருமையாதான் இருக்கும் அதனால வந்து எப்போவுமே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 ஆஹ் தமிழுக்கு மேலதான் ஒரு பற்று மாதிரி இருக்கும் அப்பறமா ஆஹ் handwriting எழுதுறதும் தமிழ்ல வந்து ரொம்ப அழகா எழுதுவேன் அதுக்காண்டி ஆஹ் ரொம்ப அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப பெருமையா எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்பறமா ஆஹ் என்ன சொல்ல அந்த அஞ்சாம் class வரைக்கும் ரொம்ப motivate பண்ணி அந்த handwriting ரொம்ப நல்லா இருக்குன்னு அடுத்தவங்கள அடுத்தவங்ககிட்ட சொல்றது எதுக்குன்னா ஆஹ் ரொம்ப அழகா இது பண்ணியிருந்தாங்க அவ்வளவுத்துக்கு ரொம்ப வந்து ஆஹ் பேசிட்டே இருந்தாங்க அதுக்கப்பறமா ஆஹ் அந்த ஆசிரியர் வந்து என்ன ஒரு என்ன இது எந்த பாடம் வந்து தெரியலன்னாலும் அங்க வந்து டக்குன்னு சொல்லி தருவாங்க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 என்ன வந்து நமக்கு ஆஹ் தெரியலன்னாலும் டக்கு டக்குன்னு சொல்லி தருவாங்க அதுக்கு அப்பறமா ஆஹ் எப்படி சொல்லதுக்கு எல்லாருக்குமே தமிழ்னு சொல்லும் போது அதுக்கு மேல வந்து ஒரு பற்றா இருக்கும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆஹ் தமிழ்னு சொல்லும்போது அதுல வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்குற மாதிரி எனக்கும் அந்த ஆசிரியர் வந்து தமிழ எடுக்கக்கூடிய ஆசிரியர் வந்து ரொம்ப புடிக்கும் ஆஹ் அஞ்சாம் class லயும் சரி ஆஹ் school time எல்லாத்துலேயுமே ஆஹ் தமிழ் பாடம் வந்து ரொம்ப புடிக்கும் ஆனா வந்து அதுக்கு அப்பறமா ஒரு college ல எல்லாம் போன பிறகும் தான் தமிழ் அந்த பாடமே வரல அதனால வந்து ரொம்ப இதா இருந்துச்சு இப்போ எல்லா கல்லூரிலயும் வந்து